நம்ம நம்மளை சுத்தி நடக்கிறது தள்ளி அதாவது வேற நாட்டுல வெளிநாட்டுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது மாரி எல்லாத்தையுமே cover பண்ணி காலைல நம்மளுக்கு வந்துரும் காலைல daily யும் இப்ப நம்ம வீட்டுல தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருந்தா அவுங்க என்ன பண்ணுவாங்க daily newspaper படிச்சு அவுங்க வந்து ஒரு habit ஆவே ஆயிடும் okay இன்னைக்கு newspaper படிச்சாதான் இந்த நாளே போகும் இல்லாட்டின்னா நாளே போகாதுங்கிற மாரி ஒரு addiction மாறி அவங்களுக்கு வந்து newspaper வந்து அவுங்க life ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது okay ங்களா இந்த மாரி நிறைய newsers இருக்கு news மட்டுமே வச்சு இது நிறைய பேரோட knowledge அ வந்து develop பண்ணிக்கிறாங்க newspaper பார்க்காட்டியும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஏது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அதனால எல்லாருமே கண்டிப்பா newspaper படிக்கணும் school ல எல்லாத்துக்குமே students க்கு teacher சொல்ற விஷயமே அதான் என்ன சொல்லுவாங்க daily newspaper படிங்க news கேளுங்க அப்படிம்பாங்க ஏன் சொல்றாங்கன்னா அது நிறைய information இருக்கும் நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத நம்ம first உ தெரிஞ்சுக்கணும்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 அதுல எவ்வளவு news வரும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய place ல என்ன important news இப்ப என்ன நடந்திருக்கு five minutes முன்னாடி என்ன நடந்திருக்கு அது மாதிரில்லாம் தெரியும் ஆனா முன்னாடி காலத்துல அப்படி எல்லாம் இல்லை ஆனா இப்ப அந்த facilities எல்லாம் இருக்கறதுனால நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு awareness வரும் awareness இருக்கறதுனால அதுக்கேத்த மாதிரி நம்ம life அ lead பண்ணி okay இந்த இடத்துல இந்த problem இருக்குன்னா அத நம்ம எல்லாத்துக்கும் share பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி problem இருக்கு கொஞ்சம் பாத்து பத்திரமா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயத்துல வந்து news வந்து நமக்கு help பண்ணுது okay ங்களா அப்புறம் news வந்து வேற என்ன பண்ணுது இது வந்து ஒரு part of news அது மட்டும் இல்லாம உம் news பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆஹ் common ஆ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுவரை நடக்காத ஒரு விஷயம் first time நடக்குதுன்னா அத வந்து highlight பண்ணி சொல்லுவாங்க எப்பவுமே news அ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே ஆஹ் TV ல போடுவாங்க TV ல போடுறப்ப first five minutes என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப top highlighted news தான் சொல்லுவாங்க அது வந்து one word ல சொல்லுவாங்க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 அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு line க்கும் explanation குடுப்பாங்க அதே மாரி இருக்கிறது வந்து readers உ listeners ஓட அந்த எப்படி சொல்றது ஆர்வத்தை தூண்டுறதுன்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆர்வத்த தூண்டுற மாதிரியா இருக்கும் ஆர்வத்தை தூண்டி அவங்கள வந்து நம்ம என்ன நடக்குது இது மாதிரி எல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி information அ நம்மளுக்குள்ள கொடுக்குறாங்க அந்த information அ நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம life அ lead பண்ணணும் okay வா

அவுங்க newspaper அ full ஆ கரைச்சு குடிச்சிருப்பாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காலையில எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பா அவங்க newspaper படிப்பாங்க newspaper வந்து சும்மா உம் first இது இந்த news க்கு second இந்த news இருக்கு அப்படியெல்லாம் இருக்காது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு government வந்து எதாவது புது system வந்து ஆஹ் introduce பண்றாங்க அந்த system என்ன எதுக்காக பண்றாங்க அதோட aim என்ன அது headquarters எங்க இருக்கு அது எந்த year start பண்ணாங்க அது திருப்பி name எல்லாம் வந்து மாத்திக்கூட வைக்கிற மாரியெல்லாம் இருக்கும் made in இந்தியா அந்த மாரியெல்லாம் இருக்குன்னா இப்ப made in இந்தியா எப்ப வந்துச்சு அது வந்து யார் start பண்ணா எந்த place ல first பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா information ஐயும் newspaper ல நம்ம easy யா கிடைச்சுக்கலாம் newspaper லயும் இருக்கும் அதே மாதிரி google ல நம்ம type பண்ணாக்கூட வரும் ஆனா google ஓட newspaper daily யும் ஆஹ் day today life ன்னு நம்ம படிக்கிறப்ப daily ஒவ்வொரு information தான் வரும் அப்போதைக்கு easy ஆ நம்ம வந்து re~ mind ல வச்சுக்க முடியும் okay newspaper ல இந்த இதுல இது பார்த்தோம் இத வந்து introduce பண்ணி இருக்காங்க இந்த system அப்படின்னு சொல்லி எல்லா system ஐயும் அதுல வந்து mention பண்ணி இருப்பாங்க அப்புறம் வேற ஏதாவது sports இருக்கும் sports பார்க்கலாம் கண்டிப்பா அது ரொம்ப useful ஆ இருக்கும் economic sites லயும் நம்ம பாக்குறப்ப நிறைய இருக்கும் அதே மாதிரி அஹ் cricket அந்த மாதிரி sports ல பார்த்தீங்கன்னா அதுல எதாவது சாதிச்சிருந்தாங்கன்னா இத்தன wicket வந்து ஒரு ஒரு இப்ப layer வந்து எடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்துன ஐயும் connect பண்ணி கொடுத்திருப்பாங்க எப்பயுமே அந்த மாதிரி connect பண்ணி information அ ஒரு news நம்ம பார்க்கறப்ப அந்த news வந்து நம்மளுக்கு mind ல வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே தங்கியிருக்கும் அதே சில சமயம் வந்து newspaper ல images இருக்கும்ல இப்ப ஏதாவது ஒருத்து person ஓட image போட்டு இப்ப ஒண்ணும் இல்ல அப்துல் கலாம் எடுத்துக்கலாம் example அவரோட birthday ன்னா அவரு birthday அப்ப அவரோட photo போட்டு பிறந்த இடம் இங்க பிறந்தாங்க இந்த மாதிரி work பண்ணாங்க அவங்க செஞ்சக்கூடிய அந்த wo~ எப்படி சொல்றது இங்க இங்க பணிபுரிஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அவர் scientist ஆ செஞ்சிருக்காரு சாதிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டு அவரோட life history அ சின்னதா crisp ஆ கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப நம்ம okay ok~ super ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த newspaper அ அத பார்த்தாவே போதும் அந்த image ஓட படிக்கிறப்ப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 positive உம் இருக்கும் negative உம் இருக்கும் ஆனா நம்ம எப்பவுமே positive மட்டுமே பாக்கணும் positive மட்டுமே பார்த்தா போதும் அதுல உங்களுக்கு என்ன information தேவையோ அத மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாதது இருக்கும்தான் தேவையில்லாத சும்மா தெரிஞ்சுக்கணும் okay இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு news எப்பயுமே வந்து நீங்க எடுக்கிற~ எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு நீங்க வந்து positive ஆ எடுத்துக்கிறீங்களா இல்ல ஓ~ ஏ~ தேவையானத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப useful ஆ இருக்கும் தேவையில்லாததை okay இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி just எப்படி சொல்றது கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க அவ்வளவுதான் இது மாதிரிதான் newspaper வந்து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 two o clock உள்ள அத work பண்ணி print லாம் முடிச்சு ready யாகி கடைங்களுக்கு நாலு மணிக்கு வருது அதுக்கு பின்னாடி அவ்ளோ reporters journalist editor அது எல்லாம் இருக்காங்க just like that எதையுமே print பண்ணிட முடியாது அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு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 அவ்ளோ people வந்து அங்க work பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரோட work னாலயும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல information ஆ நல்ல quality ல நம்ம knowledge அ gain பண்ணிக்கிட்டு நம்ம explore பண்ற மாதிரி எல்லா நல்ல information னு newsers ஆ newspaper ல print ஆயி நம்ம கைகளுக்கு வருது அதனால newspapers கண்டிப்பா எல்லாரும் படிங்க news அ தெரிஞ்சுக்கோங்க news அ தெரிஞ்சுக்கிட்டு நம்மள சுத்தி என்ன நடக்குது எப்படி எல்லாம் இருக்கு இந்த world என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன நடக்குது world ல என்ன நடக்குது அது மாதிரி எல்லா news சையும் தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி உங்களோட life அ lead பண்ணி happy ஆ எப்பயும் சந்தோஷமா இருங்க happy journey கல்வி கல்வி என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்று கல்வி கற்றவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதனால கல்வி அறிவு வந்து வாழ்க்கையில மிக மிக முக்கியமான அவசியமான ஒண்று அன்றைய கால சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கல்வியை எப்படி ப~ படிச்சாங்கன்னா திண்ணை பள்ளியில கல்வி கற்றாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா குருகுல கல்வி குருகுல கல்வி அதுக்கப்புறம் ஆங்கில ஆள்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்ததற்கு பின்னாடி தான் கல்வி வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது அந்த வளர்ச்சியின் காரணமாகத்தான் இப்ப பல நாடுகள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது அன்றாட வாழ்வில பாத்தீங்கன்னா கல்வி மிக முக்கியமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவங்க மிக குறைவாக இருந்தாங்க அந்த குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு குறை~ வேலை உடனே கிடைச்சது ஆனா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கல்வி வந்து நிறைய பேரு படிச்சிருந்தாலும் அதற்கு ஏற்ற வேலை கிடைக்கறதில்லை என்னதான் வேலை கிடைக்கலனாளும் ஒவ்வொரு துறையிலேயே கல்வி உடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் படிப்படியாக முன்னேறி வருகிறது விவசாயத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கனா முன்ன எல்லாம் வந்து ஏறு உழுதாங்க இப்ப வந்து என்னன்னா கல்வி வளர்ச்சியின் காரணமாக இயந்திரத்த பயன்படுத்தி அறுவடை செய்றாங்க பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க மருந்துகடி~ மருந்து அடிக்கிறாங்க சில விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க இதற்கு காரணம் கல்வி அதே மாதிரி மருத்துவ துறையிலும் பார்த்தீங்கன்னா கல்வி பல வளர்ச்சி அடைந்தது இந்த கல்வி வளர்ச்சி அடையறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த காமராஜர் அவர்களும் மிக முக்கியமான பணியை செஞ்சுருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அவரு ஊர் தோறும் ஒரு தொடக்கப்பள்ளியும் தெரு தோறும் தெரு தோறும் தொடக்கப் பள்ளியும் ஊர் தோறும் உயர்நிலைப் பள்ளியும் அவர் காலத்தில கொண்டு வந்தாங்க அப்ப கல்வி கற்பதே மிக கஷ்டமாக ஒண்றாக இருந்தது அதனால அவர் என்ன பண்ணாருன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு மதிய உணவுத் திட்டத்தின் காரணமாக பெண்கள் மற்றும் ஏழை வர்க்கத்தினர் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க படிப்படியாக படிக்கிறது காரணமாக கல்வி வளர்ச்சியின் காரணமாக அவங்களுடைய பொருளாதார நிலையையும் மாற்றம் அடைந்தது இவ்வாறு பொருளாதார நிலையில மாற்றம் அடையும் போது பெண்களும் ஆண்களுக்கு நிகராக கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துல பெண்கள் வந்து கல்வி கற்கிறதே மிக அரியதாக ஒண்று பெண்கள் வந்து சமைப்பதற்காகவே அதாவது அடுப்பு எரிக்கும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற நிலை மாறி தற்போது எல்லாத் துறைகலிளும் பெண்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமாக இருக்குது அதாவது ஆண்கள் வந்து எந்தெந்த துறையில வந்து இருக்காங்களோ அதற்கு சமமான பெண்களும் வந்து இருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து கல்வி கற்றவர்கள் வந்து மிகக் குறைவாக இருந்தாங்க இந்த காலகட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து படிப்பறிவில மிக முக்கியமாக இருக்காங்க இதனால ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பெண்களோட கல்வியும் மிக முக்கியமானதாக இருக்குது கல்வி கல்வி கற்றவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய மதிப்பும் கிடைக்குது காரணம் என்னன்னா கல்வி கற்றவர்கள் வந்து சான்றோர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருக்காங்க இந்த ஒழுக்கத்தின் காரணமாக அவர்கள் வந்து பல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 நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகுதுனா கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க முன்ன எல்லாம் ஏழையாக இருந்தவங்க வந்து விவசாய தொழிலை செஞ்சா மட்டுமே போதும் என்ற நிலை மாறி ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்க கூடியவங்க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

நம் அரசு வந்து என்னன்னா ஆறு முதல் பதினாளு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வியை குடுக்கிறாங்க இலவச கல்விகளுக்கு மட்டுமில்லாம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 புத்தகனும் புத்தகங்கள் நோட்டுகள அரசு வந்து இலவசமாக குடுத்து மக்கள வந்து கல்வியோட தரத்தை வந்து அதிகரிக்கிறாங்க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 அரசாங்கம் எடுத்துட்டு வருது அதனால பாத்தீங்கனா ஒவ்வொரு ஊரிலும் பார்த்தீங்கனா பள்ளிக்கூடங்கள வந்து கட்டி அதற்கு உரிய உதவிகளையும் செய்து வருகின்றன நிறைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்கள்ல பள்ளி கூடங்கள் வந்து கற்றவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது இப்ப முன்ன எல்லாம் பார்த்தீங்கனா ஒரு ஊர்ல

இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுது இதுக்கு காரணம் என்னன்னா அரசாங்கம் வந்து இலவச கல்வியையும் இலவச திட்டங்களையும் குடுக்குறாங்க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 இப்ப எல்லாம் பார்த்திங்கனா படிக்கிறது பாத்தீங்கன்னா எந்த துறையில படிச்சா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கிற இது வந்து தெரியுது இதற்கு காரணம் என்னன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக easy ஆ இந்த வே~ இந்த பட்டப்படிப்பு படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் இந்த பட்டப்படிப்பு படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கற நிலை மாறி ஒவ்வொரு துறையிலையும் வந்து படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுது

வென் திரையில போட்டு படங்கள் வந்து காட்டி கல்வி வளர்ச்சி ஏற்படுது இப்ப பாத்தீங்கன்னா வச்சுகோங்க நமக்கு தேவையான எதாவது ஒரு தகவல் வேணும்னா நம்ம உடனே என்ன பண்றோம்னா phone மூலம் நமக்கு வேண்டிய தகவல்கள வேண்டிய புத்தகங்களை வந்து தேர்ந்தெடுத்து படிச்சிக்கிறோம் அத பத்திய விழிப்புணர்வும் நமக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லைங்க கல்வி அறிவு ஒரு நாட்டுல முதுகெலும்பாக இருக்குது ஒரு நாட்டுல கல்வி அறிவு எவ்வளவு இருக்குதோ அந்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியும் தொழில்நுட்பங்களும் முன்னேறிகிட்டே இருக்குது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா கல்வி வளர்ச்சி மிக முக்கியமாக இருக்குது இந்த கல்வி வளர்ச்சி மட்டுமில்ல தொழில்நுட்பத்திலயும் வந்து ஒரு நாடு மிக முன்னேறி வருகிறது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 பாத்தீங்கன்னா சில தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளறதுக்கு கல்வி அதாவது கல்வி தொலை நுட்பம் மூலம் நமக்கு மிக எளிதாக சென்றடைகிறது இதற்கு காரணம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி கல்வி என்பது ஒரு நாட்டின் மிக முக்கியமானது அதனால கல்விய வந்து கற்றவர்கள் வந்து முன்னேறி கிட்டே இருப்பாங்க கல்வி வளர்ச்சியினால ஒரு குடும்பமும் ஒரு நாடும் ஒரு சமுதாயம் ஒரு ஊரும் கல்வி வளர்ச்சியினால முன்னேறிகிட்டே இருக்குது அதனால கல்வி கற்பது என்பது மிக முக்கியமான ஒண்றாகும் கல்வி என்பது இளமையிலேயே கற்று அத வந்து வளர்ச்சலாம் அதாவது கல்வி என்பது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

ma'am என்னன்னா வந்து இப்போ கோவிட்க்கு வந்து இப்போ vaccination வந்து schedule ma'am அதாவது பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து அஹ் பக்கத்து ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா weekly once வந்து அஹ் vaccination க்கு போடறதுக்கு அந்தச் சுகாதாரத்துறையில இருந்து வர்றாங்க நிறைய இந்த doctors, nurse எல்லாம் வந்து body check பண்ணி அதுக்கப்புறமா வந்து health check பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து vaccine போட்டு விடுறாங்க. so எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு ma'am. இப்ப வந்து போன மா~ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரலை. so நான் என்ன நினைச்சேன்னா பக்கத்து ஊர்ல வந்து போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா இங்க வந்து வருவாங்க அந்த மாதிரி circle லதான் இருப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தாங்க~ பார்த்தீங்கன்னா அஹ் யாருமே வரலை ma'am அதாவது பக்கத்து ஊர்ல எங்களைச் சுற்றி இருக்கிற அந்த இரண்டு, மூணு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா weekly once அதாவது weekly once saturday வந்~ உடனே அந்~ அந்த school ல அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்க கல்யாண மண்டபத்துல எல்லாமே ஒரு camp மாதிரி arrange பண்ணி அங்க வந்து vaccination போடாதவங்களுக்கெல்லாம் vaccination போட்டு விடுறாங்க. So எங்க ஊர்ல அந்த மாதிரி எதுவுமே வரலை. So இது வந்துட்டு ஒரு problem ஆயிடக்கூடாதுல்ல ma'am அதனாலதான் நான் இப்ப உங்களை contact பண்ணி இருக்கேன் ma'am. உம் okay ma'am okay. இப்ப எல்லாருமே வந்து vaccination போட்டாச்சா ma'am உங்க ஊர்ல எல்லாருமே vaccination போட்டாங்களா இல்ல இங்க அதுக்கு ஏதாவது பயப்படுறாங்களா vaccination போடுறதுக்கு யாராவது? ஆமா ma'am, இப்ப வந்து நிறைய பேர் வந்து starting ல vaccination ன்னு சொல்லும்போது பயந்தாங்க அதாவது எப்படின்னா vaccination போட்டோம்ன்னா நமக்கு வந்து உயிருக்கே ஆபத்து அந்த மாதிரியெல்லாம் நிறைய அஹ் சொல்லியிருந்தவங்க எல்லாம் உடனே வந்து, இப்ப நிறைய பேர் வந்து vaccination எடுக்குறதுக்கு வந்து பயப்படுறாங்க. vaccination நமக்கு வந்து உடம்புல ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துரும் நம்ம வந்து உ~ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் பயப்படுறாங்க vaccination எடுக்கறதுக்கே. so அதுக்காகதான், அதுக்காகதான் வந்து இப்ப vaccination வந்து அஹ் போடுறதுக்கு நிறைய பேர் . அதுவும் இல்லாம பக்கத்துல வந்து அஹ் பக்கத்து ஊர்ல நிறைய பேர் வந்து vaccination எடுத்து அப்புறமா வந்து இறந்து கூடப் போயிருக்காங்க ma'am, so அதுக்காக இன்னும் நல்லா பயப்படுறாங்க அதாவது அவங்க vaccination போட்டதுனாலதான் இறந்து போயிட்டாங்க so நாமளும் எங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிப் பயத்துல வந்து நிறைய பேர் வந்து vaccination எடுக்காமலே இருக்காங்க ma'am. ஆமா ma'am இதே மாதிரிதான் நிறைய பேரும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா vaccination போட்டா ஏதாவது உடம்புக்கு ஆகிரும். சிலவங்களுக்கு sugar patient எல்லாமே vaccination போடாம இருக்காங்க. அவங்களுக்கு போட்டா வந்து ஏதாவது ஆகிடுமான்னு பயந்து எல்லாருமே போடாம இருக்குறாங்க நிறைய பேர் இப்போ எங்க இதைப் ஊரைப் பொறுத்தவரையும் நாங்க நிறைய இதுக்கு போயிருக்கோம் ma'am நிறைய ஊருக்கெல்லாம் போயிருக்கோம். அங்க எப்படின்னா இப்படி camp எல்லாம் நடத்தி இருக்கோம். அஹ் camp உங்க இதுல எதுவும் வரல அப்படித்தானே ma'am? ஆமா ma'am எங்க ஊர்ல இன்னும் camp அந்த மாதிரி எதுவும் வரலை. எங்க ஊர்லயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு nurse வருவாங்க, அடுத்து ஒரு இரண்டு doctor வருவாங்க. இன்னும் இரண்டு, மூணு பேர் கூட இருப்பாங்க so அவங்கெல்லாம் வருவாங்க வந்துட்டு அஹ்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 உம் okay ma'am okay அஹ் vaccine போடுறதுனால என்ன benefit அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு camp மாதிரி arrange பண்றதுக்கு இதுவரை யாரும் இங்க வந்ததில்லை ma'am okay, okay ma'am, okay ma'am நாங்க நிறைய இடத்துக்குப் போயிருக்கோம் ma'am அங்க ஏன்னா நிறைய பேர் vaccination போடமாட்டாங்க ma'am ஏன்னா அவங்களுக்கு பயம் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆஹ் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து

நாங்க அப்புறம் ca~ camp க்கு போய் அவங்களுக்கு விழிப்புணர்வு போய் awareness எல்லாமே போட்~ நடத்தி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா அஹ் vaccination போட்டோம் ma'am. நிறைய பேர் என்னன்னா vaccination வேண்டாம் வேண்டாம்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.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 school arrange பண்ணி இது எல்லாமே நாங்க வந்து help பண்ணிட்டு இருக்கோம் ma'am எங்க health care மூலமா அவங்களுக்கு food supply பண்றது, காய்கறி. சிலவங்க வந்து இந்த அஹ் quarantine ல வந்து வெளியில போக முடியாம ma'am அந்த time என்னன்னா அஹ் நிறைய பேருக்கு

எங்களுடைய area வந்து குளச்சல் side ma'am

என்னது ma'am உங்க சுகாதாரத்துறையில இருந்து யாருமே பார்க்க வரலையா ma'am உங்க இதுல அஹ் குளச்சல்ல? அஹ் வந்தாங்க ma'am. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப rare தான் ma'am எப்பயாச்சும் வருவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அஹ் அவங்க வந்து அஹ் நிறைய சொல்லுவாங்க ஆனா வந்து எங்க ஊர் மக்கள் வந்து பயப்படுவாங்க so vaccination எடுக்கறதுக்குன்னே ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரியான situation லதான் ma'am வந்து எதுவும் vaccination எடுக்கவே வேண்டாம் என்ற ஒரு முடிவுல இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப அவங்களே கொஞ்ச நாள் போகப் போகப் போக இப்ப நிறைய பேர் வந்து vaccine போடுறாங்க. அஹ் எல்லாருமே நல்லா இருகாங்க அந்த மாதிரியெல்லாம் பார்த்த அப்புறமா இப்ப வந்து vaccine போடணும்ன்னு இருக்காங்க so அப்ப இப்ப போடணும்ன்னு இருக்கும்போது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 so இப்ப வந்து vaccination போடுறதுக்கு அவங்க ready யா இருக்காங்க ஆனா வந்து அந்தச் சுகாதாரத்துறையில இருந்து யாரும் இன்னும் வரல இங்க வந்து அதாவது இங்க vaccine last ஆ வந்து போட்டது எப்படின்னா ஒரு three weeks க்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப வரலை ஆனா பக்கத்து ஊர்ல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வர்றாங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் அங்க போய்ப் போடுறாங்க இருந்தாலும் எங்க ஊர்ல தனியா இருந்தாதான் எங்களுக்குக் கொஞ்சம் better ஆ இருக்குமே.

okay, okay ma'am அஹ் okay ma'am இப்ப நாங்க வந்தா okay தானே ma'am எங்க ஊர்ல இருந்து அங்க இப்ப மார்த்தாண்டம் side இருக்கு எங்க health care இது. அஹ் உங்க area க்கு வந்தா o~ அஹ் எந்த problem மும் இல்லையில்ல ma'am எல்லாருமே வந்து அஹ் vaccination போடுவாங்களா இல்லை இங்கேயும் அவங்க இதே மாதிரி ஏதாவது பயந்து அப்படி இருப்பாங்களா? அங்களுக்கு விழிப்புணர்வு camp ஏதாவது நடத்தணுமா? இல்லை ma'am அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது ma'am. இங்க அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ma'am அதாவது vaccination போடறதுனால என்னென்ன benefit ன்னு அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க. so அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து இப்ப வந்து எந்த ஒரு problem மும் இல்லை. நீங்க வந்து இப்ப vaccine போடுறதுக்கு வந்து நீங்க இந்த camp அ arrange பண்ணாலும் அஹ் நம்ம வந்து நல்லபடியா இங்க வந்து ஒரு நல்ல camp arrange பண்ணி vaccine போடாதவங்களும் vaccine போட வச்சிடலாம் ma'am. உம் okay okay ma'am, okay ma'am அப்ப வந்து நாங்க one day வர்றோம் ma'am okay வா. எல்லாருமே வந்து correct ஆ அஹ் follow பண்றாங்களா government rules எல்லாமே உங்க ஊர்ல எல்லாருமே correct ஆ follow பண்றாங்களா ma'am? எங்க ma'am நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் social distance வந்து follow பண்றது கிடையாது. இப்ப வந்து கடையில things வாங்க போறதா இருந்தாலும் mask போடுறது கிடையாது. அஹ் இடைவெளி விட்டு நிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து வெளியில இருந்து வந்தாங்கன்னா home quarantine ல இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எப்படி ma'am கோவிட் வந்து சுத்தமா போகும். அஹ் இவங்க வந்து இப்படியே பண்ணாம correct ஆன rules அ follow பண்ணாம அவங்களோட இஷ்டத்துக்கே இருக்குறதனால இங்க இன்னும் வந்து situation ரொம்ப critical ஆவே இருக்கும் ma'am

கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருந்து மறுபடியும் இவங்க நிசாரத்துனால எல்லாமே அந்த virus வந்து இன்னும் அழியாம அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு light ஆ காய்ச்சல் வந்தாலுமே hospital போகாம இருக்காங்க பயந்து ஏன்னா அஹ் கொரோனான்னு சொல்லிடுவாங்க சளி checkup பண்ணுன்னா. சளின்னாலே கொரோனான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிப் பயந்து அவங்க என்ன பண்றாங்க வீட்டிலேயே இருக்குறாங்க hospital checkup உக்கு எதுக்குமே போகாம இருக்குறாங்க. அவங்க போனாக்கூட அவங்களை வந்து quarantine பண்ணி அவங்களை தனிமைப்படுத்தி அவங்களும் வந்து போனாங்கன்னா அந்த ஊர்ல உள்ள யாருக்குமே affect ஆகாம இருக்கும் ma'am. ஆனா அவங்க அதுவும் புரிஞ்சுக்காம இருக்குறாங்க மக்கள் அஹ் நம்ம எவ்வளவோ விழிப்புணர்வு நடத்தியும் அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க. சிலவங்க vaccination க்கு நடத்தும்போது நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் எனக்கு வேண்டாம் நான் sugar patient அதனால நான் வந்து போடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து அஹ் நிறைய பேரு ஒரு vaccination first vaccination போட்டிருக்காங்க first ஊசி.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 அஹ் சிலவங்க வந்து போடாமலும் இருக்குறாங்க, போடுறவங்களும் இருக்குறாங்க. ஆனா போட்டா அது நம்ம government rul~ rules படி என்னன்னா vaccination கட்டாயம் போடத் தான் போட்டுத் தான் ஆகணும்

so இந்த மாதிரியான situation ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து அதை follow பண்ணாம தான் இருக்குறாங்க ma'am so இங்க வந்து நிறைய பேர் வந்து படிச்சவங்க சரி அதுக்கு அப்புறமா அவங்க வீட்ல இருக்குறவங்க சரி இந்த மாதிரியெல்லாம் சொல்லிப் பார்த்தாச்சு so யாரும் வந்து கேட்ட மாதிரி இல்லை ma'am அவங்களை வந்து பொறுத்தவரைக்கும் correct உ. அவங்க சொல்றதுதான் எப்பவுமே correct ஆ இருக்கும். அதாவது vaccine போட்டான்னா ஏதாவது ஆயிடும். அந்த மாதிரி ஒரு mindset ஓட இருக்காங்க plus பார்த்தீங்கன்னா இப்ப வந்து government rules போட்டுச்சுன்னா government போடுற rules அ கண்டிப்பா follow பண்ணியே ஆகணுமா அந்த மாதிரியான ஒரு mentality ஓடயும் நிறைய பேர் இருக்காங்க. சிலபேர் பார்த்தோம்ன்னா rules வந்து follow பண்ணாம அஹ் எ~ அவங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு rules ஐயும் follow பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே correct ஆ நடக்கணும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க ma'am. பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அஹ் இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து correct ஆன ஒரு social distance ஓ இல்லைன்னா வந்து அஹ் அஹ் sanitize பண்றது இது எல்லாமே correct ஆ வந்து follow பண்ணணும். ஆனா வந்து இப்போ வந்து நிறைய பேர் அப்படி பண்றது கிடையாது அப்படி பண்ணாததுனாலயும் இப்ப கோவிட் வந்து ரொம்ப அதிகமாவே பரவிட்டு இருக்கு. so இது வந்து control பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இந்தக் கோவிட் infection அ வந்து தாண்டி வர முடியும் ma'am. இல்லைன்னா வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் கோவிட் வந்து அஹ் அடுத்த வருஷம் ஆகறதுக்குள்ள புதுசா வருது ஒவ்வொரு வருசத்துக்கு புதுசா வந்துட்டேதான் ma'am இருக்கு. so இங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த rules அ correct ஆ follow பண்ணாலே எல்லாமே கொஞ்சம் control லயே இருக்கும் ma'am உம் ஆமா ma'am ஆமா ma'am எல்லாருமே rules வந்து follow பண்ணனும். இப்ப வந்து அரசாங்கம் வந்து அஹ் அஹ் அரசாங்கம் வந்து இதுல அஹ் தெருவில எல்லாம் கபசுர குடிநீர் அதுக்கு வச்சுருக்காங்க அதைக் குடிக்கமாட்டாங்க, mask உம் போடமாட்டாங்க. இப்படியே நிறைய affect ஆகிட்டே இருக்கு ma'am. நிறைய புதுசு புதுசா virus எல்லாமே வந்துட்டு இருக்குது நாட்டுல. எல்லாருமே safe ஆ இருந்தா நல்லா நல்லா இருக்கும். அஹ் நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்க health care மூலமா. அஹ் உங்க area வுக்கும் one day வர்றோம் ma'am okay வா. நீங்க வந்து ஒரு timing சொன்னா நாங்க வந்து அந்த நாளுக்கு அஹ் correct ஆ நிறைய எங்க doctors எல்லாமே நாங்க கூட்டிட்டு வருவோம். அங்க வந்து மக்கள் எல்லாமே வந்து கூடி அஹ் கூடுற ஒரு place ல வந்து நாங்க வந்து camp நடத்துறோம். அங்க வந்து அஹ் vaccination போடுற wait பண்றவங்களுக்கு வந்து vaccination போடுறோம்.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

அவங்களுக்கு நாங்க வந்து எல்லாமே என்ன சொல்லணுமோ எல்லா விழிப்புணர்வையும் நாங்க அவங்களுக்கு கொடுக்கிறோம் okay வா ma'am. ஆஹ் okay ma'am okay, thank you ma'am. இவ்வளவு பொறுமையா நான் வந்து கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா நீங்க answer பண்ணீங்க, so நீங்க வந்து அஹ் எவ்வளவு சீக்கிரம் வர்றப்போ வந்து coming sunday வந்து எல்லாருமே ஊருக்குள்ள இருப்பாங்க எப்படியும். so நீங்க sunday வந்தீங்கன்னா ரொம்ப better ஆ இருக்கும் ma'am. உம் okay ma'am okay ma'am Sunday வர்றேன் ma'amokay வா? ஆஹ் okay thank you ma'am, thank you. thank you ma'am thank you

அத தாண்டி நமக்கு ஏதாவது diseaseinformetri அது மாதிரி எதாச்சும் இருந்துச்சுனா அதுக்கு பேர் வந்து இது unhealthy அஹ் unhealthy அப்டிங்குற மாதிரி நம்ப recoganize பண்ணலாம் உம் help அப்டிங்குறது main ஆஹ் வந்துட்டு அஹ் எத base பண்ணி சொன்னேனாஇந்த மூணு நான் சொன்ன மூணுமே வந்துட்டு கலந்ததுதான் help அந்த physical ஆஹ் இருக்கட்டும் நம்ம physics என்ன சொல்றேனா நம்ம internalbodyinternalbodyexternalbody அப்புறம் நம்ம mind இதலாம்சேந்தததுதான் health அஹ் இது மூணுமே கலந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வந்துட்டு ஒடம்பு நமக்கு correct ஆஹ் function ஆகும் இத ஈசியா நம்ம இத இத வச்சு மேல என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்துட்டு normal லா நம்மளோட ஒடம்பு வந்துட்டு எந்த பிரச்சனைஇல்லாம நல்லா function ஆகுது அப்டினவே அது ஒரு நல்ல healthy ஆனா ஒரு இதுதான் அர்த்தம் உம் இப்ப இருக்குற life time change நாளையோ இல்லவந்துட்டு main ஆஹ் lifestylechange வந்து நம்ம இல்ல வந்துட்டு ஆஹ் எந்த ஒரு பெருசா physicalactivity இல்லாத நாளையோ நமக்கு வந்துட்டு health அப்டின்குற ஒரு பெரிய அஹ் இது வந்துட்டு இல்ல unhealthy அப்டின்ற ஒரு hashtag மாறி வந்துருச்சு இப்போ இருக்குறது புது trend மாறி ஆகிருச்சு எல்லாத்துக்கும் உம் normal அஹ் exercise பண்ணாம வீட் room லேஉக்காந்துட்டு ஒரே இடத்துல உக்காந்துட்டு வேலைப்பாக்குறது இந்த மாதிரிலாம் பண்ண பண்ண நம்மக்கு ஒடம்பு வந்துட்டு அப்டி அஹ் ஒரு பெரிய moment ஹே இல்லாம அப்புடியே stif ஆ ஆய்டுத்து அந்த stifness தான் வந்துட்டு எந்த ஒரு function யூம் நம்மளால செய்யமுடியாம ஆகுது நெறைய வந்து healthhealthissuse லா இதுனால வருது ஆஹ் womens கலாம் பாத்தா unhealthy life style னால நெறைய problems வருத ஆஹ் இப்ப பாத்தீங்கனா menstrural circule irregular ஆகுறது ஆஹ் அப்புறம் நெறைய பேர் வந்துட்டு

ஆஹ் மூத்தார் healthy அப்டின்குற weight உபுஷாஇருக்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த ஒரு backpad நம்ம கெட்ட cholesterol வந்துட்டு ஒடம்புல போய்வந்துட்டு deposit ஆகிருது அந்த deposit ஆகுறனாலதான் இருந்தாலும் பெருசா எந்த ஒரு moment ம் குடுக்க முடியாம body க்கு வந்துட்டு பெருசா moment குடுக்க முடியாம ஹம் நம்மளால வந்துட்டு பெருசா உம் பெருசா moment இல்லாதனால ஆஹ் நம்ம ஒடம்பு வந்து stif ஆகி

அஹ் பெருசா நம்மளோட body function வந்துட்டு approximate ஆஹ் இருக்காது அந்த function லாம் சரியாய் இருக்கணும் னாநம்ம வந்துட்டு எதாவது ஒரு physical activiti ல வந்து நம்ம interest பண்ணனும் ஆஹ் எதாவது calories நம்ம calories வந்து born பண்ணனும் correct டா

remove பண்றப்ப நமக்கு வந்து autometic ஆஹ் நம்மளோட body ல இருக்குற badcholesterolenergyconvert ஆகி அது release ஆகிரும் அது release ஆவுதுனா நமக்கு வந்து பெருசா ஒடம்புல எந்த ஒரு பிரச்சனைஇருக்காது ஆஹ் இந்த மாதிரி பாக்குறப்ப அஹ் நெறைய பேர் இபோ வந்துட்டு ஒரு seventy toeighty present people வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இந்த இதனால தான் unhealthy life style குள்ள இருக்காங்க un healthy life style வந்துட்டு ஆஹ் most ஆஹ் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இப்போ பாதிக்க படுறாங்க even நெறைய வந்துட்டு நெறைய பேர்க்கு jobs இந்த மாரிலாம் இருக்கவன்களுக்கு வந்துட்டு இப்போ sitting jobs தான் நெறைய பேர்க்கு இருக்கு software engineer ஆஹ் இருக்கட்டும்

நம்மளோட ஒடம்பு வந்துட்டு அந்த இதுக்கு அது life லாம் நாம ஒடம்பு ல பாஸ் ஆகி நம்மக்கு வந்துட்டு நெறைய health health issue லா வர ஆரம்பிக்குது ஹம் இத வந்து நம்ம எப்புடி தடுக்கலாம் னா ஒரு விஷயம் நம்ம activity include பண்ணனும் அது வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டம் லாம் கெடையாது நம்ம எல்லாருக்கும் easy வந்துட்ட activitesinves பன்றதலாம் பண்ணலாம் ஆஹ் இப்போ நம்ம body ஆஹ் வந்துட்டு move பண்ணனும் dailymove பண்ணனும் அது எப்புடி பண்ணலாம் அப்புடி இல்லனா வந்துட்டு speak cycle regular பண்ணனும் cycle regular பண்ணனும் னா நம்ம என்ன பண்ணும் first வந்துட்டு ஒடம்பு அசைக்கனும் ஒடம்ப அசைக்குரதுக்கு speak cycle ஒரு regulate பண்ணனும் அந்த speak cycle regulate பண்ணனும் னாநம்ம வந்துட்டு so இப்ப ஒன்பது to பத்து மணிக்குள்ள தூங்கனும் அப்டின்குற மாதிரி நம்ம எடுத்துக்குறோம் நா நம்ம மூணு மணி பத்து மணிக்குள்ள நம்மள force பண்ணி ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்துட்டு தூங்குறதுக்கு try பண்ணனும் ஒருவாரம் ரெண்டு வாரம் தூங்கிரும் days correct ஆஹ் twentyone days க்கு நம்ம தூங்க try பண்னிட்டோம்ன்னா ஆஹ் நம்மக்கு வந்துட்டு easy வந்துட்டு நம்ம அதாவது habbit ஆஹ் கொண்டுவரலாம் அப்ப normal ஆஹ் ஒரு research சொல்லிருக்காங்க நான் ஒரு twentyone days வந்துட்டு correct எதோ ஒரு activity எதாவது பண்ணோம்னா அது வந்து நமக்கு அதுக்கு மேல நமக்கு ஒரு habbit ஆஹ் மாறிடும் அந்த habbit ஆஹ் மாறும்போதுநமக்கு வந்துட்டு easy யான ஒரு healthy life style குள்ள போய்ரல்லாம் அஹ் நம்ம வந்து diet இருக்கோம் weight அஹ் கொரைக்கிறோம் அப்ப்டிங்குரத பாக்காம நம்ம life style change பண்ணனும் அப்புடின்குற மாதிரி எடுத்து ஒரு விசயம் செய்யணும் அஹ் life time modification நம்ம எதனால எந்தந்தமாதிரி குடுக்கலாம்னா first வந்து seat meat cycle reglate பண்ணனும் உம் next வந்து நம்ம எடுக்குற food ல வந்து adequate nutrion இருக்கா அப்புடிங்குரத பாத்துஎடுக்கணும் ஆஹ் வேணு மான food மட்டும் எடுத்தா போதாது அல்லது நம்ம என்னென சாப்பிடுறோம் nutrion இருக்கா அப்புடிங்குரத நம்ம தெரிஞ்சு சாப்பிடனும் ஆஹ் நம்ம வந்துட்டு நம்ம வந்து கார நறைய பேர் diet இருக்கோம் அப்பிடின்குற பேருல வந்து காரத்தலாம் நல்லா cut பண்ணிருவாங்க காரத்தலாம் cut பண்ணாம மொத கண்டிப்பா carbs இருக்கணும் carbohydrates intolerant அதுமாதிரி நெறைய வந்துரும் infolnet intolerant அது மாதிரி நெறைய வர வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து ஒரு diet எடுக்குறோம் நாஅத பத்திநம்ம full ஆஹ் தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள போகணும் இல்லன dietitian nutrition வச்சிட்டு அவங்கள concel பண்ணிட்டு எடுக்குற மாதிரி இருக்கும் இல்ல suppose நமக்கு வந்துட்டு அவ்ளோ செலவு பண்ண வேண்டாம் இதுக்கு gym க்கு போகணும் அப்புடிங்குரதெல்லாம்இல்லனா நம்ம வீட்டுலே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ நெறைய articals லாம் வந்துட்ட online ல publish பண்றாங்கஇல்ல books இருக்குரதுக்குனு அது மாதிரி பாத்துபடிச்சினு நம்ம easy யா வந்துட்டு அஹ் இத brought cast ல publish பண்றாங்க இந்த brought cast இல்ல வந்து இல்ல ஏதாவது ஒன்னு நம்ம வந்துட்டு எது மூளியமாவோ நமக்கு comfortable ஆஹ் இருக்கோ அது பார்த்தம்னோ இன்னது videos லாம் இருக்கு நம்ம எது எது correct ஆனது

ஹம் நம்ம வந்துட்டு இதுனால வந்துட்டு mental health எப்டி improve ஆகும் அப்டினா இப்போ ஒரு விசயத்துல நம்ம focus ஆஹ் பண்றோம்னா இப்ப நம்ம easy வந்துட்டு நம்ம ஒடம்ப அசச்சி இல்ல வந்துட்டு நம்மளோட calories அஹ் born பண்றப்ப அஹ் நம்ம ஒடம்பு வந்துட்டு easy ஆஹ் வே நமக்கு வந்துட்டு movement குடுக்க ஆரம்பிக்கும் அத குடுக்க குடுக்க நம்மளோட stress உம் mindautomatic ஆஹ் relief ஆஹ் இருக்கும் ஆஹ் அப்டி இருக்குற அப்ப நம்மளோட stress condition stress எல்லாத்தியுமே relief பண்ணலாம் இது கொஞ்சம் கஷ்ட்டமானது தான் ஆஹ் நம்ம வந்துட்டு பண்ண பண்ண நமக்கு வந்து easy ஆஹ் வந்து பழகிடும் ஹம் management அப்டிங்குரதலாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல easy ஆஹ் manage பண்ணிர்லாம் ஆஹ் நம்ம வந்துட்டு main வந்துட்டு stress manage பண்ண வந்துட்டு book ஓட வந்துட்டு நம்ம நெருக்கமாணவங்க அவங்க கிட்ட open ஆஹ் பண்ணி பேசுங்க first அஹ் என்ன சொல்லவறோம் இப்போ வந்துட்டு நம்ம mind full ஆஹ் stress ஆஹ் இருக்கு ஒரு விசயத்த பத்தி யோசிட்டே இருக்கோம் அப்டினா psychiatrist போய்பாருங்க இல்ல அவங்க கிட்ட சில comfortable இல்ல அப்டினா உங்களுக்கு நெருக்கமான friends ஓ இல்ல உங்க family member ஓ